கால்க் - செல் கள் மற்றும் ஷீட் களுடன் வேலை செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது வரிகள் மற்றும் பத்திகளை நுழைப்பது நீக்குவது ஷீட் களை நுழைப்பது நீக்குவது ஷீட் களை மறுபெயரிடுவது
இங்கே பயனாவது உபுன்டு 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு 334 sheetகளில் வரிகள் மற்றும் பத்திகளை நுழைப்பது நீக்குவதை கற்பதுடன் துவக்கலாம்
பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் ஐ திறக்கலாம்
பத்திகள் மற்றும் வரிகளை தனித்தனியாகவோ குழுவாகவோ உள்நுழைக்கக்கூடும்
ஒரே ஒரு வரியையோ பத்தியையோ ஸ்ப்ரெட்ஷீட் இல் உள்நுழைக்க உள்நுழைக்க வேண்டிய பத்தி அல்லது வரியில் ஒரு செல்லில் சொடுக்குக
உதாரணமாக பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் இல் முதல் வரியில் எங்கேனும் சொடுக்குக
கோஸ்ட் என்று எழுதியுள்ள செல்லில் நான் சொடுக்குகிறேன்
மேனு பார் இல் இன்சர்ட் பின் ரவ்ஸ் ல் சொடுக்குகிறேன்
தேர்ந்தெடுத்த வரிக்கு முன்னால் ஒரு புது வரி உள்நுழைக்கப்படுகிறது
புது பத்தியை உள்நுழைக்க மேனு பார் இல் இன்சர்ட் பின் கொலம்ன்ஸ் ல் சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த பத்திக்கு முன்னால் ஒரு புது பத்தி உள்நுழைக்கப்படுவதை காணலாம்
இப்போது நாம் செய்த செயல்களை நீக்குவோம்
ஒரு வேளை ஒரு பத்தியை அதை குறிக்கும் எழுத்தை சொடுக்கி தேர்ந்தெடுத்து இருந்தாலோ அல்லது வரியை அதை குறிக்கும் எண்ணை சொடுக்கி தேர்ந்தெடுத்து இருந்தாலோ வலது பொத்தானை சொடுக்கி கிடைக்கும் கீழ் இறங்கும் மெனுவில் புதிய வரி அல்லது பத்தியை தேர்ந்தெடுக்கவும்
மாறாக ஒரு செல் ஐ சும்மா சொடுக்கி பின் வலது சொடுக்கால் இன்சர்ட் ஐ தேர்வு செய்தால் நீங்கள் காண்பது போல உரையாடல் பெட்டி திறக்கும்
புதிய வரியோ பத்தியையோ சேர்க்க என்டயர் ரோவ் அல்லது என்டயர் கோலம்ன் ஐ தேர்வு செய்யவும்
ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளையோ பத்திகளையோ உள்நுழைக்க இடது சொடுக்கி பொத்தானை முதல் செல்லில் அழுத்தி பிடித்துதேவையான எண் வரிகளையோ பத்திகளையோ தேவையான அடையாளம் காட்டி வரை இழுத்து முன்னிலை படுத்த வேண்டும்
இங்கு நாம் 4 செல் களை முன்னிலை படுத்தி இருக்கிறோம்
புதிய பத்தி அல்லது வரியை உள்நுழைக்க முன் பார்த்த வழிகளில் ஒன்றை கையாளலாம்
நான் புதிய வரியை உள்நுழைக்க விரும்புகிறேன்
தேர்வில் வலது சொடுக்கி இன்சர்ட் தேர்வு செய்கிறேன்
அடுத்து என்டயர் Row ஐ தேர்வு செய்கிறேன்
ஒக் ஐ சொடுக்குகிறேன்
தேர்ந்தெடுத்த வரிகளில் முதல் வரிக்கு முன் 4 புதிய வரிகள் சேர்க்கப்பட்டதை காணலாம்
அடுத்து தனித்தனியாகவோ கூட்டாகவோ பத்திகளை நீக்குவதை பார்க்கலாம்
ஒரு தனி பத்தியையோ வரியையோ நீக்க முதலில் நீக்க வேண்டிய அதை தேர்ந்தெடுக்கவும்
உதாரணமாக லாண்ட்ரி என்று எழுதிய பத்தியை நீக்க அதில் ஒரு செல் இல் சொடுக்கவும்
செல் இல் வலது சொடுக்கி டிலீட் ல் சொடுக்கவும்
டிலீட் செல்ஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும்
Shift செல்ஸ் உப் ஐ தேர்வு செய்து ஒக் ஐ சொடுக்கவும்
செல்கள் நீக்கப்பட்டு அதன் கீழுள்ள செல்கள் மேலே நகர்வதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம்
இப்போது ஒரே நேரத்தில் பல பத்திகளையும் பல வரிகளையும் நீக்குவதை காணலாம்
உதாரணமாக மிஸ்செலேனியஸ் என்று எழுதிய வரியை நீக்க அதன் வரிசை எண்ணான 6 உள்ள செல்லை தேர்ந்தெடுக்கவும்
இந்த செல்லில் இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்திப் பிடித்து முழு வரி மீதும் இழுக்கவும்
மாற்றாக நீக்க வேண்டிய வரியின் எண் மீது சொடுக்கலாம் முழு வரியும் முன்னிலைப்படுத்தப்படும்
செல் மீது வலது சொடுக்கி டிலீட் மீது சொடுக்கவும்
டிலீட் செல்ஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும்
Shift செல்ஸ் உப் ஐ தேர்வு செய்து ஒக் ஐ சொடுக்கவும்
வரி நீக்கப்பட்டு அதன் கீழுள்ள வரிகள் மேலே நகர்வதை காணலாம்
இதே போல வரிகளுக்கு பதில் பத்திகளை தேர்ந்தெடுத்து நீக்கலாம்
செய்த மாற்றங்களை செயல் நீக்குவோம்
ஒரே நேரத்தில் பல பத்திகள் வரிகளை ஷீட் இல் நுழைப்பது நீக்குவதை கற்றோம்
இப்போது ஷீட் களை நுழைப்பது நீக்குவதை பார்க்கலாம்
புதிய ஷீட்களை உள்நுழைக்க பல வழிகள் உள்ளன
ஒவ்வொன்றாக கற்கலாம்
முதல் வழியில் எந்த ஷீட் க்கு அடுத்து புது ஷீட் ஐ நுழைக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும்
மேனு பார் இல் இன்சர்ட் பின் ஷீட் மீது சொடுக்கவும்
இன்சர்ட் ஷீட் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும்
நடப்பு ஷீட் க்கு பின் புதிய ஷீட் உள்நுழைக்க ஆஃப்டர் கரண்ட் ஷீட் ரேடியோ பட்டன் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
நேம் புலத்தில் புதிய ஷீட் இன் பெயர் ஷீட் 4 என தோன்றும்
இது கணினி உருவாக்கிய பெயர்
தேவையானால் நீங்கள் அதை மறு பெயரிட்டுக்கொள்ளலாம்
ஒக் ஐ சொடுக்கவும்
நடப்பு ஷீட் க்கு பின்னால் ஒரு புது ஷீட் உள்நுழைக்கப்படுவதை காணலாம்
இன்னொரு வழி
சாளரத்தில் கீழே இடது பக்கத்தில் நடப்பு ஷீட் கீற்றில் வலது சொடுக்கி இன்சர்ட் ஷீட் தேர்விலும் சொடுக்கவும்
புதிய ஷீட்களின் இடம் எண் மற்றும் பெயர்களை தேர்ந்தெடுத்து ஒக் ஐ சொடுக்கலாம்
இதற்குத்தக்கபடி ஷீட்கள் உள்நுழைக்கப்படும்
இன்னொரு சுலபமான வழி ஷீட் கீற்றுக்கு அடுத்துள்ள கூட்டல் குறியால் குறிக்கப்படும் ஆட் ஷீட் பட்டன் ஐ சொடுக்குவது
அதை சொடுக்கியதும் புதிய ஷீட் தானியங்கியாக நடப்பு வரிசையின் கடைசியில் உள்நுழைக்கப்படும்
கடைசி வழி
ஷீட் கீற்றின் ஆட் ஷீட் கூட்டல் குறிக்கு அடுத்துள்ள வெற்று இடத்தில் சொடுக்கினால் தோன்றும் இன்சர்ட் ஷீட் உரையாடல் பெட்டி மூலம்
வெற்று இடத்தில் சொடுக்க இன்சர்ட் ஷீட் உரையாடல் பெட்டி தோன்றுகிறது
புதிய ஷீட் இன் விவரங்களை உள்ளிட்டு ஒக் ஐ சொடுக்கலாம்
கால்க் இல் ஷீட் களை உள்நுழைக்க கற்றபின் அவற்றை நீக்க கற்போம்
ஷீட் களை தனித்தனியாகவோ கூட்டாகவோ நீக்க முடியும்
தனித்தனியாக sheetகளை நீக்க அந்த ஷீட்டின் கீற்றில் வலது சொடுக்கி பின் டிலீட் ஷீட் ஐயும் சொடுக்கவும்
பின் யெஸ் ஐ சொடுக்கி உறுதிசெய்யவும்
ஷீட் நீக்கப்படுவதை காண்பீர்கள்
குறிப்பிட்ட ஒரு ஷீட் ஐ நீக்க இன்னொரு வழி மேனு பார் இல் எடிட் தேர்வு மூலமாக
உதாரணமாக ஷீட் 3 ஐ நீக்க நினைத்தால் மேனு பார் இல் எடிட் பின் ஷீட் மீது சொடுக்கவும்
துள்ளி வரும் மெனுவில் டிலீட் ஐ தேர்ந்து பின் யெஸ் ல் சொடுக்கவும்
ஷீட் நீக்கப்படுவதை காண்பீர்கள்
மாறுதல்களை செயல் நீக்கலாம்
ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட் களை நீக்க உதாரணமாக ஷீட் 2 மற்றும் 3 ஐ நீக்க ஷீட் 2 கீற்று மீது சொடுக்கி பின் Shift ஐ அழுத்தியவாறே ஷீட் 3கீற்று மீதும் சொடுக்குக
கீற்றுகளில் ஏதேனும் ஒன்றின் மீது வலது சொடுக்கி டிலீட் ஷீட் மீதும் சொடுக்குக
பின் Yesஐ சொடுக்கவும்
இரண்டு sheetகளும் நீக்கப்படுவதை காண்பீர்கள்
மாற்றங்களை செயல் நீக்கலாம்
குறிப்பிட்ட ஒரு ஷீட் ஐ நீக்க இன்னொரு வழி மேனு பார் இல் எடிட் தேர்வு மூலமாக
உதாரணமாக பட்டியலில் உள்ள ஷீட் 6 மற்றும் 7 ஐ நீக்க மேனு பார் இல் எடிட் பின் ஷீட் மீது சொடுக்கவும்
இப்போது மெனுவில் செலக்ட் தேர்வு செய்க
உரையாடல் பெட்டியில் ஷீட் 6 தேர்வில் சொடுக்கி பின் Shift ஐ அழுத்தியவாறே ஷீட் 7 கீற்று மீதும் சொடுக்குக
ஒக் மீது சொடுக்கவும்
இது நாம் நீக்க நினைக்கும் ஷீட் களை தேர்ந்தெடுக்கிறது
இப்போது மீண்டும் எடிட் இல் சொடுக்கி பின் ஷீட் தேர்வு மீதும் சொடுக்கவும்
இப்போது மெனுவில் டிலீட் பின் யெஸ் தேர்வு மீதும் சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த sheetகள் நீக்கப்படுவதை காணலாம்
இப்போது ஸ்ப்ரெட்ஷீட் இல் ஷீட் களுக்கு எப்படி மறு பெயரிடுவது என்று காணலாம்
ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இல் வெவ்வேறு sheetகள் முன்னிருப்பாக ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 என இருக்கும்
இது ஒரு சிறிய ஸ்ப்ரெட்ஷீட் க்கு போதுமானது
நிறைய ஷீட் கள் வேலை செய்ய கடினமாகிவிடும்
கால்க்
விருப்பம் போல ஷீட் களுக்கு பெயரிட அனுமதிக்கிறது
உதாரணமாக ஷீட் 4 ஐ டம்ப் என மறுபெயரிட ஷீட் 4 இன் கீழுள்ள கீற்றை இரட்டை சொடுக்கு சொடுக்கி செய்யலாம்
ரினேம் ஷீட் உரையாடல் பெட்டியை காணலாம்
முன்னிருப்பாக இதில் ஷீட் 4 என்றுள்ளது
முன்னிருப்பு பெயரை நீக்கிவிட்டு டம்ப் என எழுதலாம்
ஒக் ஐ சொடுக்க நீங்கள் ஷீட் 4 கீற்று டம்ப் என இருப்பதை காணலாம்
இப்போது ஷீட்ஸ் 5 மற்றும் டம்ப் ஐ நீக்குவோம்
இத்துடன் இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது வரிகளையும் பத்திகளையும் உள்நுழைப்பது
ஷீட் களை உள்நுழைப்பது நீக்குவது
ஷீட் களுக்கு மறுபெயரிடுவது
முழுமையான பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் practiceஒட்ஸ் பைல் ஐ திறக்கவும்
சீரியல் நம்பர் என்ற தலைப்புடைய வரியை நீக்கவும்
அந்த ஷீட் ஐ டிபார்ட்மெண்ட் ஷீட் என மறுபெயரிடவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
Spoken டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அதிக தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்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
மேலும் அதிக தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்
contact ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் தமிழில் கடலூர் திவா
நன்றி